சரி எடுத்துட்டு வா நாளைக்னாச்சு எடுத்துட்டு வா.

அத விட கேவலமா இருக்கும், அது taste ஆ இருந்துச்சு நாம சாப்பிட்டது, அது பன்னு பன்னு மாரி தான் இருக்கும் என்ன dry fruits மட்டும் தான் இருக்கும் அவ்வளவு தான்.

அவ்ளோதான் வேற என்னது? சரி ஆமா, இதுக்கு அப்பறம் எவ்ளோ நாள் leave ஒரு twenty four twenty sixth leave.

அப்பன்னா? நாளைக்கும் நம்மள்ளக்கு இதே மாறி தான இருக்கும்? நாளைக்கு அப்பறமேட்டு என்ன twenty six க்கு என்ன பண்ணுவோம் நம்ம? வீட்டுல கேளு dance லாம் ஆடுவாங்கல பசங்க, ஹம் dance ல ஆடாமாட்டங்க,

எதும் பண்ண மாட்டாங்க. நல்ல படம் போடுவாங்க TV ல பாத்துட்டு தூங்க வேண்டிய தான்.

யார் படம் போடுவாங்க? என்ன படம்?

Republic day ல எல்லாம் எதும் பண்ண மாட்டங்கடா எனக்கு தெரிஞ்சு ஏண்டா? சரி, சரி எப்பிடியும், நாளைக்கும் இப்படி தான் இருப்போம், நாலு hour படிப்போம், அப்பறம் கீழ வந்துருவோம் எப்பிடியும் இரு இனிமேல்

என்னது துணிவா? ஆமா? February ten. அப்ப, வாரிசு பிப்ரவரி ten தான?

ஆமா எல்லாமே இனி அது தான். சரி. ஹே, ஆமா next துணிவு வரும்ல, துணிவு, வாரிசு ஆமா பன்னிரண்டு மணிக்கே டவுன்லோட் போட்று, நான் four k லயே ஏத்திட்டு வரட்டுமா? பாக்கிறியா? பன்னிரண்டு மணிக்கு நாங்க என்னைக்கு OTT ல release ஆகுதோ அன்னைக்கேதா பாக்குறோம். அடுத்த நாளெல்லாம் பாக்குறததுக்கு ஜாலியா இருக்காது, நாங்க ஒரு, Netflix ல தான் வருது பாத்துரு, சரி, துணிவு netflix ல எல்லாம் பாக்க மாட்டேன், four k ல ஏத்துட்டு வா, சரி, four k ல ஏத்துட்டு வரேன், ரெண்டையும் four k ல ஏத்துட்டு வரேன், அப்பதா laptop ல போய் try பன்னே, என்ன தெரியுமா? Netflix ல வரத record பன்னி telegram ல upload பன்னலாம்னு நினைச்சேன். Channel open பன்னலாம்னு நினைச்சேன், அதுல என்ன தெரியுமா? வருது recording வந்தோன்னு வச்சுக்கோ blank ஆ காட்டும் எல்லாம். ஆமா, ஆமா தெரியாத. Hot star அப்படிதான்.

என்ன என்னம்மோ try பன்ன, எதுவும் ஆகல! ஹம்

இன்னைக்கு பன்னிட்டு, உடனே போன் பன்னி சொல்லு work ஆகுதான்னு, unlimited

மாத்தி இப்பவே download போட்டு வச்சரேன்.

ஆமா, update பன்னிரேன் first,

வேணான்டா, நீ four g மாத்தி பன்றா, அந்த ப்ஃ ஜி ன்னு இருக்கே அது எல்லாம் வேண்டாம். Four g லயே பன்னிரேன், four g download பன்னிட்டு, அப்பறம் try பாக்குறேன், அந்த app பேர் என்ன? TT யா? ஆஹ் RD டனல் ப்ரோ சரி, சரி வர try பன்னி பாக்குற,

ஆமா ஏய் யாருக்கும் போக மாட்டிங்குது முகில்ட்ட கேட்டு பாக்கலாம் first டு ஆமாண்டா முகில்ட்ட இருக்கும். கேட்கணும்டா போன் பண்ணி கேக்குறன் அப்புறமேல்.

நாளைக்கு நாளைக்கு என்ன நாலு observation எழுதிட்டு வர்றியா ரெண்டா? ஏய் ஆமா அனுப்பிச்சிட்டாருடா sir பாத்தேன் இப்ப தான். என்ன பண்ணலாம் பரணிட்ட கேட்டு போலாம். அவன் பரணி எல்லாம் நாலும் எழுதிருவான்டா.

நாலும் எழுதுவான் அவனெல்லாம் அவன் ரெண்டு ரெண்டும் முடிச்சுட்டான் தெரியுமுல்ல. தெரியும் தெரியும் finger ல எழுதிட்டன்னு சொன்னான்.

ஆஹ் ல diagram இருக்கா?

உன் இதை பாத்து எழுதிடரன். விட்ட விடறதுக்கு எதுவுமே இல்லை. சின்னதா தான் இருக்கும்.

அவன் சொன்னான் நான் full ஆ லாம் எழுதலை பரணி நான் second ரெண்டு experiment மட்டும் எழுதிட்டு வருவன் நாளைக்கு sign வாங்கறதுக்கு ரெண்டு experiment தான வேணும்.

Diagram வேற இன்னைக்கு வரையணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு diagram இந்த மாதிரி தான் இருந்துச்சு பாத்துக்கலாம் பரணிட்ட ஒரு தடவை பாத்து கேட்டுக்கலாம். சரி.

கோகுலு அதான் தெரியலையே கோகுல் காணாம் எங்க போயிருப்பான்? மத்தியானம் பண்ரான் பாரு, பரணி sir ட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க.

கௌசிக்கா ஆஹ் கௌசிக்கா பாவம் ஏய் பாவம் டா டேய் அவனுக்கு பேரே கிடைக்கலைடா,

யாரும் அவன் கூட வர மாட்டிங்குறாங்க, ladies,

சேரி டேய் அபி அவன் கூட நீ பண்ணுடா இல்லேன்னா முகிலை சேத்தி வெச்சிரலாம், முகில் சேத்தி வெச்சிரலாம்,

ஆமா நான் போய் சொல்லிரன் அண்ணா ஒரு பையன் வருவான் அவனும் அப்புறம் கௌசிக்கும் சேத்தி வெச்சுருங்க அண்ணா அவனுக ரெண்டு பெரும் பண்ணிப்பாங்க, டேய் ஆமா அதெல்லாம் சேரி மூணு நாள் தான் அனுப்புவோம் சரியா? இந்த இன்னைக்கும் நாளைக்கும் அனுப்புவோம் இன்னைக்கு இன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு அப்புறம் இன்னொரு தடவ நடக்குமா? மூணு மணி நேரம் save பண்ணுவான். அதுக்கு அப்புறம் அதுவரைக்கும் நம்ம இந்த lunch க்கு அப்புறம் இப்படி தான் உட்கார போறோம் சரியா? ஹம் அதுக்கு அப்புறம் என்னன்னா? அவங்க certificate கொடுப்பாங்கல்ல அந்த certificate வர்றதுக்கு ஒரு ஆ என்ன சொல்ல ஒரு வாரம் கூட ஆகலாம் அப்புறம் ரெண்டு மூணு நாள்ல கூட வரலாம்னாங்க சரியா முகில் என்ன பண்ணுவான் முகில்க்கு கிடைக்காது அப்புறம்,

அவ்வளவு தான் அவனுக்கு கிடைக்காது சொல்லி பாக்கலாம் அவன்ட சசி, அப்துல் கலாம் exam ன்னு ஒண்ணு எழுதுனோம் அம்பது ரூபாய் கட்டி அதுக்கு என்னாச்சுன்னு தெரியலை, என்னது

Pass ஆனா தருவாங்களா அது,

அந்த certificate, தர்ரன்னாங்கல்ல ஆமா அந்த certificate இன்னும் கொடுக்கலைல,

அதுக்கு இது இன்னும் கொடுக்கலைல, சும்மா தான் எழுதி வெச்சுருக்காங்க. அம்பது அம்பது ரூபாய் புடுங்கி, சும்மா எழுதுனாலே தருவாங்க அப்படின்னாங்க, ஆமா எழுதுனாவே தர்ரம்னாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியலை mam அந்த டீ குடிக்க வேணா இல்லை mam எதுக்குடா அப்படி பண்ண போறாங்க சும்மா ஆட்டையைப் போட்டாங்கன்னு தான் நினைக்குறன் எனக்கு தெரிஞ்சு நம்ம காசை, அம்பது ரூபாய் போச்சு. No due amount க்கு Sir செந்தில் sir போன் பண்ணாரு, எதுக்குடா போன் பண்றாரு எதுவும் பண்ணோமா அப்படின்னு first எடுக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பண்ணன்.

நீ கட்டலை அப்படின்னாரு sir next time college வந்தா கட்டுறன் அப்படின்னன், இல்லையா,

நெனைச்சன் sir எப்படி சொல்றதுன்னு தெரியனும் full ஆ easy ஆ கழட்டி சரி, கேட்டியா அதுக்கு அப்புறம் ஒரு தடவ கூட மூணாயிர ரூபாய் ஏன் sir எப்ப கொடுக்கறீங்கன்னு?

பக்கத்துல HOD sir என்ன? Sir அபிநன்க்கு ஒரு மூவாயிர ரூபாய் இருக்கு அதுக்கு கம்மி அதுக்கு குறைச்சு கட்டணும் அப்படின்னாரு அதுக்கு அப்புறம் நான் கேட்கலை அவர் அப்படின்னு சொல்லி சொன்னதால,

அது மூவாயிர ரூபாய் வெச்சுட்டு மீதி எல்லாம் வாங்கிட்டு வந்துருவன். ம் இல்லைன்னா அடுத்த தடவ fees கட்ட போகும்போது சொல்லிட்டே போ sir நான் மூணா நான் fees கட்ட போறேன், நான் மூணாயிரம் கம்மி கட்டுறன், அதை பேசி பண்ணிக்கோங்க sir கம்மி பண்ண சொல்லிடுங்க மூணாயிர ரூபாய் அதுல மூனாயிரபாய் கழிச்சுப்பாங்கல்ல, ஆமா ஏற்கனவே உனக்கு அந்த நல்ல மார்க் எடுத்ததால Scholarship ல தான் படிச்சுட்டு இருக்க scholarship போக பாதி amount தான கட்டுற, ஆமா இல்லையில்லை ஒரு semester க்கு அய்யாயிர ரூபாய் கம்மி பண்ணிப்பாங்க, பதினேட்டாயிரத்தி ஐநூருன்னா அய்யாயிர ரூபான்னா பதிமூனாயிரத்தி இருநூறு ரூபாயோ என்னமோ வரும். சேரி அதுவே போதும்டா டேய் பதிமூனாயிர ரூபாய் கட்டறில்ல, ஆமா ம்ம் நாங்க எல்லா fulfill நான்லாம் scholarship scholarship வராம இன்னும் wait பண்ணிட்டு இருக்காங்க அட ஆமா, கார்த்தியை ஒரு தடவ கூப்பிட்டு பேசணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நேத்து சொன்னான்ல அவன் அந்த scholarship அந்த form fill பண்ண சொன்னான்ல அவன் அது பண்ணலாம். பக்கத்துல தான் இருக்கும் அவன் bus அங்க போய் கேக்கலாம். டேய் இல்லையில்லை இப்பயே கேட்டுடலாம் அந்த form fill பண்ணி கொடுத்துரலாம் எப்படியாவது எங்க அண்ணன் சொன்னான் அந்த form எனக்கு தெரியாதுடா நம்ம இத்தனை semester எடுத்துட்டன். But இப்ப என்ன இப்ப தான் அந்த கார்த்தி சொல்றான். நான் அந்த form எல்லா semester ளையும் அந்த form fill பண்ணி கொடுத்தா தான் நமக்கு காசு போடுவாங்க அப்படிங்கிறான் எனக்கு இப்ப தான் சொல்றான் இவ்வளவு நாள் காசு கட்டிக்கிட்டு இருக்கன் அப்பலாம் சொல்லல,

இவனுக்கும் thirty two thousand something தான் இருக்கும். எனக்கும் அவ்வளவு தான் thirty five thousand thirty seven thousand இருக்கும்.

ஆமா இந்த தடவ நான் form fill பண்ணி கொடுத்தன்னா ஏதாவது ஆச்சுன்னா கூட கொஞ்சம் கூட கம்மி ஆனா கூட போதும். ஏன்னா எங்க அண்ணனுக்கு scholarship வந்துட்டு இருக்கு. கொஞ்சமாவது கம்மி ஆகுது அவனுக்கு கம்மி எப்படியோ, ஒரு half amount க்கு மேலேயே government கட்டிற்றாங்க scholarship ல ஆமா இப்ப HOD sir ட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? அவர்ட கேட்டதுக்கு sir சொன்னாங்க தெரியலைப்பா எப்ப என்னதுன்னு but நீங்க எப்படியும் Fees மட்டும் correct ஆ கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க scholarship வர்றப்ப எடுத்துக்கோங்க நான் இன்னும் ஒரு தடவ சொல்லுங்க.

என்ன எதுக்குன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க நீங்க இன்னும் income certificate ல கம்மியா நிறைய கம்மியா காசு போட்டுருக்கீங்க உங்க அப்பா கையெழுத்து வேற இவ்வளவு கம்மியா எல்லாம் போட கூடாது. கொஞ்சமாவது honest ஆ இருங்க நான் சொன்னேன் இல்லைங்க sir எங்க அப்பா இவ்வளவு தான் சம்பாரிக்குறாரு இவ்வளவு தான் கிடைக்குது correct ஆ தான் சொல்றோம் நாங்க சேரி எதோ ஒண்ணு பாக்கலாம்னாங்க அதுக்கு அப்புறம் என்னோடது வரவே இல்லை.

நான் இந்த தடவ போய் அந்த இந்த தடவ நான் பண்றன் அந்த form fill பண்ண Try பண்றன், Fill பண்ணி கொடுக்குறன் நாளைக்கு. நீ போனா என்னையும் கூட்டிட்டு போடான்னு அவன்ட சொல்லு, சரி, கார்த்தி எங்கன்னு தெரியலை கார்த்தியைப் பிடிச்சு எப்படியாவது அந்த form வாங்கி fill பண்ணி கொடுத்துடலாம்.

அவன் கார்த்தி இன்னைக்கு தான் சொல்றான், நான் இவ்வளவு நாள் கேட்டதுக்கு எப்பயும் சொல்லவே இல்லை அவன், சொல்ல மாட்டிங்குறானா?

வந்து ground லயா ஏய் இப்பயே கேட்டா தான் அதை இப்பயே போன் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளக்கு பெருசாலாம் இருக்காது form

ஒரு பத்து நிமிசத்துல இல்லை ஒரு அஞ்சு நிமிசத்துல fill பண்ணிட்டு போகும்போது கொடுத்துட்டு போயிடலாம். ஆ எப்படியும் நம்மளுக்கு bus பரணிக்கு தான் கொஞ்சம் late ஆகும் நம்ம என்ன போய் கொடுத்துட்டு வர வேண்டியது தான்.

என்ன ஒரு பாதி amount போட்டா கூட போதும்டா எனக்கு, thirty two ன்னா fifteen போட்டா கூட போதும் எனக்கு fifteen போக இப்ப thirty two ன்னா பதினெட்டு plus பண்ணி பாரு, சொன்னான்ல கார்த்தி ஒரு time scholarship வந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ தான் கட்டுற மாறி இருக்கும். மீதி எல்லாம் அதுலயே வந்துரும் அப்படின்னு ஒரு time சொன்னான். சேரி நான் கேட்டு பாக்குறன் scholarship இந்த தடவ வந்தா தான் ஏதாவது பண்ண முடியும், சேரி அபி சேரி வீட்டுல கூப்பிடுறாங்கடா.

அதான் சொன்னா நல்லா correct ஆனா இது தான் நல்லா simple ஓட காட்டாது எந்த இதிலியும் இல்ல எந்த loss இல்ல ஏதும் இல்ல நம்மளுக்கு correct இருக்கும் இப்ப எப்டின்னா இப்போ நம்ம ஸ்விக்கில வேலை செஞ்சுருக்கோம்ல

ஸ்விக்கில வேலை செஞ்சா இப்போ ஒரு நாளைக்கு நம்ப எத்தனை அதுல எல்லா ஏதும் இல்ல இதுல எவ்வளவு தெரியுமா ஒரு மணி நேரத்திர்ற்கு முன்னுருவா இன்னும் ஒரு மணிநேரத்துக்கு முன்னுருவா இப்படி பேசுனா correct ஆ இருக்கும்னு நினைக்கறேன்

ஆஹ் சேரி உடு அந்த reason ல நம்ம என்ன பேசிக்கிட்டு உடு அதெல்லாம் தேவையில்ல எனக்கே ஒன்னும் புரியல அப்பறம் அவன் சொன்னங்கடித்தான் செய்யறேன் நானு நீ கேட்டு நாளைக்கு உனக்கு ஏதும் issue ஆகிடாகுடதுல மத்தவங்க யாரும் பேசல opposite ல உனக்கு தெறிச்சவிங்க அதுனாலதா நீ பேசற

அவங்க வந்து sale பண்ணுவே கேட்பாங்க அவ்வளவுதான் இந்த call center சொல்லுவோம்ல call center

அவங்களுக்கு வந்து number கிம்பர் எல்லாம் தேவ படும்ல அந்த number அவங்களுக்கு போயிரும் அவ்ளோதான்

அதான் correct ஆ இருக்கும் அது இதுனு பன்னிட்டு இருக்கேன் நானு

regular ஆ இல்ல ரொம்ம நாள் ஆச்சு order க்கு போயெல்லாம் அதான் order கிடைச்சதான் correct ஆ இருக்கும்ல order கிடைக்கலன்னா உக்காந்துட்டுதான் இருக்கனும் வெட்டியா

அதான் என்ன பண்றதுனே தலைவலி இப்ப வந்து நம்ம சொந்த tiles கடை இருந்தா அது மாதிரி கடை இருந்த normal கடை இருந்த கொஞ்சம் நல்லா ஓடும் இந்த பதிவு செய்ய மாட்டாங்க

பசங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பசங்க மலையாளி இருக்கறான் அப்போ வந்து ச சரண் சரண் sorry சரவணன் சரவணன் சரவணா அவன் வந்து அங்க வேலை செய்யறான் முப்பது ஆயிரம் சம்பாதிக்கிற நானும் யோசிக்கிறேன் என்ன அங்க போய் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறானே திடீர்னு எனக்கு ஒன்னு புரில அப்புறம்தான் தெரிஞ்சது அவுங்க வந்து ஒரு தெரியும் எங்க சண்டை ஆயிடுச்சுல ஒரு அண்ணா வேலை செஞ்சுது இருக்காரு போய் நல்லா செய்யறான்னு சொல்லிட்டு தண்ணி போயிட்டான் அப்டியே அதுல ரெண்டு ஷிப்ட் அடிக்கிறான் welding பண்ணிக்கிட்டு அப்படியே load எடுக்கறமாறி அவன் நாப்பது தடவ அடிச்சிருவா நாப்பது நாப்பது அஞ்சாயிரம் அடிச்சிருவா மாசத்துல ஹம் ஹம் சென்னைல room rent ல அதிகமா இல்லைல தெரில போய் பாத்தாத்தானே தெரியும்

company பொறுத்து different மாறும் ஹம் private தா but expensive